செமையா காம்பௌண்ட் செவுரு லாம் நல்ல கட்டி இருகாங்க

இந்த போட்டோ லே பதிங்க ந ரெண்டு பேரு நின்னுட்டு சூரியன் ஆஹ் புடிக்கற மாரி போட்டோ எடுக்கறாங்க

இது வந்து பாத்தீங்கன்னா பதிங்க ந

இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வேல செஞ்சிட்டு இருகாங்க கார் லே வேல செஞ்சிட்டு இருகாங்க பைசெக்மென்ட் லே

பைசெக்மென்ட் செமையா போட்ருக்காங்க பக்கத்துலே காலி கிரௌண்ட் இருக்கு

இது வந்து பதிங்க இது

கடவுள் கிட்ட பிராத்தனை பண்றவங்க நமஸ் பண்றவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பன்றாங்க

அந்த பக்கம் சைடு லே லாம் நல்ல மழை பெய்யுது செம்ம விஎவ் ஆஹ் தெறித்து

இங்க பாத்தீங்கன்னா காம்பௌண்ட் மேலே ரெண்டு பசங்க உக்காந்துருக்காங்க